கீழ வந்து ஃப்ரூட்டி எல்லா அட்டை பொட்டியிலந்து கீழ விழுந்து கடக்கு.

அப்றோ அதோட தரைலே ஆ ஒரு ட்ரெயின் போகுது.

இந்தக் கல்லுல எழுத்துச்செதுக்கி ஒட்டி வச்சிருக்காங்க அது இருக்கு.

ம் ஃபுல்லா சீட்டு போட்டு அடச்சிருக்காங்க இந்த ரூம்ம .

அப்பரோ ஒரு கார்ல வரவங்கள வாட்ச்மேன் வந்து டோர திறந்து விடறாரு.

வானம் லைட்டா இருண்ட இருக்கு கொஞ்சோ சாய்ந்திர நேரோ நினைக்கிற.

ஓனர் ரா இல்ல வேல பாக்குறவரா தெரில அவரு உக்காந்து கல்லா பெட்டில உக்காந்து வேல பாக்குறாரு.

யாரோ ஒருத்தர் வந்து சைடுல நின்னு பார்த்துட்டுருக்காரு.

அ அவருக்கு பின்னாடி நெறய க கத்திரிக்கா செடி மாதிரி நெறய நிக்குது.

படிக்கட்டு வந்து கருப்பு கலர்ல இருக்கு.

இது வந்து ஒரு பூந்தோட்டம் நமக்கு தேவையான பூச்செடி அப்ரோம் வேற மூலிகை செடி எல்லாம் வாங்கிகலா.

இங்க வந்து வேலை பாக்குறவங்க எல்லாம் நெறைய பேர் சைடுல போறாங்க அப்புறம் பூ பாக் பூ வாங்குறவங்களும் சைடில் நிக்கிறாங்க.

இது வந்து ஒரு பெட்ரோல் பங்க் .

அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி பில்டிங் இருக்கு போல அங்கயும் குட்டி குட்டி பூ செடி எல்லாம் வச்சிருக்காங்க.

ஒரு கோழிக்கு வந்து சாப்பாடு வக்கிர டப்பாலா மேல வச்சிருக்காங்க அப்புரோ.

ஆறுக்கு அந்த சைடு தண்ணீக்கு சைடு பெரிய வீடு எல்லாம் இருக்கு.

இது ஒரு மால கட்ற எடோ ஒரு மால கட்டி தொங்க விட்டுருக்காங்க.